இங்கே ஒரு சின்ன வெயிட்டிங் ஹால் இருக்கு.

இந்த கோயில்ல ஒரு சிலர் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க.

இந்த சுவருக்கு பக்கத்துல மூணு பேர் நின்னுட்டு இருக்காங்க.

இந்த சுவரைச் சுத்தி நெறைய கொடிகள் செடிகள் இருக்கு.

ஷெட்க்கு முன்னாடி நெறைய பேர் நின்னுட்டு இருக்காங்க.

இந்த ரூம்ல டி_வி ஒண்ணு செவுத்துல வெச்சிருக்காங்க.

ஹோட்டல்க்கு வெளியில ரெண்டு பூ சட்டிகள் இருக்கு.

கேட்டுக்கு உள்ள ஒரு சின்ன மாடி ஒன்னு இருக்கு.

இங்கே பெரிய பில்டிங் ஒன்னு இருக்கு.

இந்த பில்டிங்க்கு முன்னாடி ஒரு காரு ஆட்டோவு பார்க் பண்ணி வெச்சிருக்காங்க.

இந்த சேர்ல கொஞ்ச பேர் உக்காந்திட்டு இருக்காங்க.

இந்த ஹால் பாக்க ரொம்ப அழகாக இருக்கு.

இங்கே செவுத்துல ஒயிட் கலர்ல பேர் எழுதி இருக்கு.

இந்த ரூமுக்கு மேல லைட் ஒன்னு போட்டுருக்காங்க.

இந்த சர்ச்ச சுத்தி நெறைய ஜன்னல்கள் போட்டிருக்காங்க.

இங்கே பெரிய பெரிய பில்டிங் நெறைய இருக்கு.

ஒரு பில்டிங்க்கு முன்னாடி மெருன் கலர்ல பேர் எழுதி வெச்சிருக்காங்க.

இங்கே ரோட்ல நெறைய பேர் நடந்துட்ருக்காங்க.

இங்க ஒரு சில இலைகள் பிரவுன் கலர்ல இருக்கு.

இங்கே ஒரு பெரிய பில்டிங் இருக்கு.

தியேட்ரின் செவுத்துல நெறைய ந ஸ்பீக்கர்ஸ் போட்டு வெச்சிருக்காங்க.